பிஎச்பி குக்கீஸ் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு ஸ்பெஷல் வெப்சைட்ஸ் ஐ உருவாக்கும் போது குக்கீஸ் முக்கியமானவை
இதில்தான் யூசர் தகவல்களை பதிந்து வைக்கிறோம்
குக்கி என்பது உங்கள் அல்லது பயனரின் கணினியில் வெப் செர்வர் ஆல் ஸ்டோர் செய்யப்பட்ட செட் ஒஃப் டேட்டா அதாவது ஒரு வெப்சைட் குப்போனால் ரிமெம்பர் மே போன்ற தேர்வை செய்தால் நமது விவரங்கள் சேகரிக்கப்பட்டு மீண்டும் அங்கே செல்லும்போது பயன்படுத்தப்படும்
மீண்டும் லாக் இன் செய்ய வேண்டிய அவசியம் இராது ஆனால் ரிமெம்பர் மே போன்ற பட்டன் ஐ சொடுக்கவில்லை எனில் அமர்வுகள் ப்ரவ்சர் ஐ மூடியதும் முடிந்துவிடும்
செஷன்ஸ் என்னும் அமர்வுகள் உடனடியாக நிறுத்தப்படும் குக்கீஸ் பின் கால பயனுக்கு சேமிக்கப்படும்
குக்கி ஐ உருவாக்குவதை கற்ப்போம்
இதை செட்குக்கி பங்ஷன் ஆல் செய்யலாம்
இந்த பங்ஷன் 5 parameterகள் வரை எடுத்துக்கொள்ளும்
நான் பயன்படுத்துவது 3
முதலில் முக்கியமானது குக்கி இன் பெயர் அதை நேம் க்கு அமைக்கிறேன்
இரண்டாவது குக்கி இல் இருத்த வேண்டிய டேட்டா அதை அலெக்ஸ் என டைப் செய்கிறேன்
அடுத்தது கொஞ்சம் சிக்கலானது
அது எப்போது காலாவதி ஆகும் என்பது
இதை செகண்ட் களில் அமைக்க வேண்டும்
இதை ரிப்ரசன்ட் செய்ய ஒரு வேரியபிளை எக்ஸ்ப் என அமைப்பேன்
இது நேரத்துக்கு சமம்
இங்கே கொஞ்சம் மதிப்பை இடலாம்
இப்போது இடுவது செரோ
இதை எச்சோ ஆட் செய்ய இந்த குக்கி பங்ஷன் ஐ இப்போதைக்கு நீக்கலாம்
வெறுமே டைம் ஐ அது என்ன செய்கிறது எனக் காட்ட எச்சோ ஆட் செய்கிறேன்
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
இங்கே நிறைய எண்களை காணலாம்
இதுதான் யுனிக் time ஸ்டாம்ப்
யுனிக் time ஸ்டாம்ப் என்பது ஜானுவரி ஒன்று 1970 க்கு துவங்குவது
1970 ஜானுவரி 1 விடியற்காலை 12க்கு இங்கே அதை பார்க்கலாம்
செகண்ட்ஸ் எண்ணிக்கை எதிர்காலத்து டேட் போல இருக்கிறது
உதாரணமாக இது இப்போது 88 இப்போது 89 மேலும் நான் ரிஃப்ரெஷ் செய்ய செய்ய ஒவ்வொரு செகண்ட் உம் அதிகமாகிறது
ஆகவே குறிப்பிட வால்யூ ஐ அதிகமாக்க இது நல்ல வழி
இந்த குக்கி ஒரு நாளில் காலாவதி ஆக நாளின் நேரத்தை செகண்ட்ஸ் இல் காண வேண்டும்
24 ஐ 60 ஆல் பெருக்க நாளின் நிமிஷங்கள் கிடைக்கும்
விடையை 60 ஆல் பெருக்க நாளின் செகண்ட்ஸ் கிடைக்கும் அது 86400
ஆகவே செரோ ஐ 86400 ஆல் மாற்றினால் வேரியபிள் எக்ஸ்பயர் இல் இப்போது ஒரு நாள் கழிந்த நேரம் இருக்கிறது
நேரம் கருதி நான் இதை கோப்பி செய்கிறேன்
எக்ஸ்பயர் வேரியபிள் ஐ இங்கே சேர்க்கிறேன்
இந்த பங்ஷன் நேம் என அழைக்கப்படும் அலெக்ஸ் என்னும் வால்யூ உள்ள குக்கி ஐ அமைக்கும்
மேலும் டைம் பங்ஷன் ஐ இங்கே பயன்படுத்தி செகண்ட்ஸ் இல் படிக்க அது ஒரு நாளில் காலாவதி ஆகிவிடும்
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
எரர்ஸ் ஏதுமில்லை
அது வேலை செய்கிறது
கமெண்டிங் ஐ பயன்படுத்தி இது எல்லாவற்றையும் கமெண்ட் ஆட் செய்வேன்
அதன் கீழே இந்த குக்கி ஐ எச்சோ ஆட் செய்வேன்
இதை ஏன் கமெண்ட் செய்தேன்
பயனர் வலைக்கு வரும் ஒவ்வொரு நேரமும் குக்கி ஐ அமைக்க தேவையில்லை
லாக் இன் ஸ்கிரிப்ட் ஐ பயன்படுத்தி பயனர் வெப்சைட் இல் லாக் செய்ய அனுமதித்தால் குக்கி ஐ ஒரு முறை அமைத்தல் போதும் சேமிக்கப்படும்
மேலும் அமைத்துள்ள நேரத்துக்குள் அதை பயன்படுத்தலாம்
ஆகவே செட் செய்வது எச்சோ மற்றும் டாலர் சிக்ன்
அண்டர்ஸ்கோர் குக்கி
இருப்பது குக்கி யின் பெயர் டைப் செய்வது நேம்
ரிஃப்ரெஷ் செய்ய தெரிவது அலெக்ஸ்
சோதித்துப்பார்க்கலாம்
ப்ரவ்சர் ஐ மூடி கணினியை மீள் துவக்கி இங்கே வந்து பார்த்தால் இது இன்னும் அலெக்ஸ்
ஏனெனில் அது கணினியில் சேமிக்கப்பட்டது
சரி இப்போது இன்னொரு குக்கி ஐ செட் செய்யலாம்
இது ஏஜ்
என் வயது 19
என் எக்ஸ்பைரி டைம் இதை அப்படியே வைத்துக்கொள்கிறேன் இதை இங்கே வைக்கலாம்
ப்ளாக் கமெண்டிங் ஐ line கமெண்ட் ஆல் மாற்றினால் அழகாக இருக்கும்
நம் எக்ஸ்பைரி டைம் க்கு இங்கே இன்னொரு குக்கி
அதற்கும் அதே எக்ஸ்பைரி டைம்
சரியாக வருகிறதா என்று பார்க்கலாம்
ஆகவே இதை நீக்கலாம்
இன்னொரு குக்கி ஐ அதே எக்ஸ்பைரி டைம் உடன் அமைத்தோம்
ரிஃப்ரெஷ்
சரியாக அமைந்தது
இதை கமெண்ட் ஆட் செய்து இங்கே எச்சோ ஆட் செய்கிறேன்
ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட குக்கி களை ஒரு பக்கத்தில் அமைக்கலாம்refresh செய்ய கிடைப்பது 19
ஒரேஒரு வரியிலும் குக்கி ஐ அமைக்கலாம்
அதற்கு டைப் செய்கிறேன்
எச்சோ அண்டர்ஸ்கோர் குக்கி நேம் மற்றும் எழுதுக
இஸ் மற்றும் ஏஜ்
ஒரு வரியில் அலெக்ஸ் வயது 19 என்பது சேமித்த குக்கீஸ் மூலம் தெரிகிறது
ப்ரவ்சர் ஐ மூடிவிட்டோ கணினியை மீள்துவக்கியோ இரண்டு மணி நேரம் கழித்தோ வந்து பார்த்தாலும் இந்த தகவல் கணினியில் சேமிக்கப்பட்டு பயன்படுத்த தயாராக இருக்கும்
ஆகவே இவை மிக பயனுள்ளவை உருவாக்கவும் சுலபம்
யூசர் ஐ எச்சோ ஆட் செய்யவும் இயலும் என்பதை கவனிக்கவும்
இன்னொரு பங்ஷன் உள்ளது
அது பிரின்ட் ர் அல்லது பிரின்ட் அண்டர்ஸ்கோர் ர் எனப்படும்
நாம் டாலர் அண்டர்ஸ்கோர் குக்கி ஐ இங்கே எச்சோ ஆட் செய்ய இயலும்
பின்னால் அதை அலிக்ன் செய்யலாம்
ரிஃப்ரெஷ் செய்ய இங்கே ஒரு அரே உள்ளது வேறு வால்யூ க்கள் உள்ளன
நேம் உள்ளது
அது எக்குவல் டோ Alex160 ஏஜ் உள்ளது
அது எக்குவல் டோ 19
இவை அமைக்கப்பட்ட குக்கீஸ் இவை குக்கீஸ் இன் வால்யூஸ்
நீங்களே இவற்றை எச்சோ ஆட் செய்ய பயனாகும்
இன்னொரு பங்ஷன் ஐ இரண்டாம் பகுதியில் சொல்கிறேன்
மேலும் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மூலம் குக்கி அமைக்கப்பட்டதா இல்லையா எனவும் காணலாம்
மேலும் குக்கி ஐ அன்செட் செய்வதையும் பார்க்கலாம்
2 ஆம் பகுதியில் சந்திப்போம்